உள்ளார கொஞ்ச விலங்குகள் எல்லாம் ஓடி வெளயாண்டுட்ருக்குது.

இது ஊட்டில இருக்குற ஏரியா .

கீழ மேட்டுக்கு பிரவுன் கலர்ல ஷீட் போட்ருக்காங்க.

இது ஊட்டில இருக்கற ஹில்ஸ் ஏரியா .

இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ங்க எல்லா லைனா நின்னுட்டு இருக்கு.

இந்த துணி கட ஃபுல்லா லைட் செட்டிங்ஸ் போட்ருக்காங்க.

பெட்ரோல் பங்க் ஒன்னு இருக்கு பஸ் ஒன்னு போய்ட்டு இருக்கு.

இந்த வீட்டுக்கு வெளில கேட் ஒன்னு போட்ருக்காங்க.

இந்த சர்ச் வெள்ள கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்கு.

சுத்திலு வெள்ள கலர் கர்டைன்ஸ் போட்ருக்காங்க.

ஒரு பெரிய சோஃபா க்ரீன் கலர்ல இருக்கு.

கீழ மேட் பிரவுன் கலர்ல இருக்கு.

கீழு நெறைய பொருட்கள ரேக்ஸ்ல வச்சிருக்குறாங்க.

இது ஒரு வெயிட்டிங் ஏரியா .

இந்த ரூம்ல ஒரு டி_வி இருக்கு.

தீனு ஒரு பெரிய கட் அவுட் வெச்சிருக்குறாங்க.

இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா .

இந்த வீட்ட சுத்தி மரங்கள் நறைய இருக்கு.

கருப்பு கலர்ல ஒரு கர்டைன் போட்ருக்குராங்க.

இந்த சலூன்ல வயரிங் போயிட்டு இருக்கு.